ஆஹ் நிறைய school ல இந்த ரொம்ப uniform மாத்திட்டாங்க ஏன்னா eight years something once ஓ என்னமோ uniform change பண்ணணுமாமே

ஆமா அதனால நிறைய school இங்கயும் நிறைய பேருக்கு uniform இந்த வருஷம் change ஒரு ரெண்டு மூணு school நானும் பாத்தேன் change தான் சொன்னாங்க ஓ இங்க வந்து இந்த school ல எப்படின்னா இத்தனை வருஷம் வந்து இங்கிலிஷ் medium ஏ இல்லை இப்போ ரெண்டு மூணு வருஷமாதான் இங்கிலிஷ் medium இருக்கு இங்க இல்லனா தமிழ் medium தான் government aided school தான் அதனால government school uniform இருக்கும் பாத்தியா அந்த green color உ அந்த மாதிரிதான் வச்சிருந்தாங்க இப்போ இங்கிலிஷ் medium வந்தது தெரியலைன்னு சொல்லிட்டு இந்த வருஷத்திலே இருந்து இங்கிலிஷ் medium த்துக்கு மட்டும் மாத்திருக்காங்க

ஆமா இல்லேன்னா போன வருஷத்து uniform ஏ போட்டு அனுப்பிச்சரலாம்

இந்த தடவை extra செலவு extra uniform உ

அது மாதிரி shoe shacks போன தடவை shacks எல்லாம் green color இருந்தது இந்த தடவை black color தான் போடணும்னு சொல்லிட்டாங்க

ஆமா இல்லைன்னா அதான் அது போன year இது இந்த வருஷம் போட்டு நம்ம இது manage பண்ணிக்கலாம்

ஆமா ஆனா அதுவும் correct தான் ஏன்னா எல்லாருமே என்ன class உ தெரியாம ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் தமிழ் medium ஏ இருந்திருச்சா அந்த school அ

எல்லாருமே கேட்டாங்க இப்ப எங்க படிக்கறாங்க அப்படி சொன்னா school name சொன்னா தமிழ் medium ஆ அப்படி கேக்கறாங்க இல்லை இங்கிலிஷ் medium சொன்னா அங்க இங்கிலிஷ் medium வந்துருச்சா அப்படி கேக்குறாங்க அப்ப அந்த differ அ காமிக்கும்போது வந்து அஹ் differ அ காமிக்கும்போது அவங்களுக்கு சரியா போய் இங்கிலிஷ் medium இருக்கு போல இங்க

அதெல்லாம் நல்லாதான் தர்றாங்க என்ன extra ஒரு subject ஹிந்தி extra ஒண்ணு இருக்கு ஆஹ் மத்த கொஞ்சம் ஆமா இன்னும் கொஞ்சம் high class எல்லாம் போனா extra ரெண்டு subject வரும் ஆறு subject இருக்கு அவ்வளவுதான்

ஆமா போதும் இப்பையே போட்டு எதுக்கு நிறைய stress அ திணிக்கணும் பிள்ளைகளுக்கு

பக்கத்து வீட்டு பாப்பால்லாம் பார்த்தேன்னா அவ்வளவு பெரிய bag கொண்டு போகும். அத்தனை subject உ

படிக்கிறதுக்கே வந்து அப்படியே ரொம்ப stress ஆயிரும் அஞ்சு மணிக்கு tuition போனா எட்டு மணிக்கெல்லாம் tuition விட்டு வர்றது

செய்யறோங்கிற மாதிரி ஆயிடும் அப்புறம் tenth twelfth நம்மளாம் அப்பதான் ரொம்ப severe ஆ அப்படியே tuition அது இதுன்னு போடுவாங்க அது ஒரு மாதிரி இருக்கும் இப்ப இருந்தே இந்த குழந்தைகளை full ஆ இந்த மாதிரி busy ஆக்கி விட்டோம்ன்னா அப்புறம் அவங்களுக்காக அது ஒரு வெறுப்பாவே ஆயிரும் ஆமா அவங்களாதான் வந்து எனக்கு இது படிக்கணும் இது interest ஆ இருக்கு அப்படி சொன்னா அது வேற

நம்மளே திணிக்கிறது வந்து அது வேற so அவன் எல்லாம் drawing கொஞ்சம் அவனுக்கு interest ஆ இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லலை அவன் ஆனா அவன் செய்யறதை பாத்தா drawing பண்றது paint பண்றது அது கொஞ்சம் interest ஆ இருக்கும்னு நினைக்கிறேன்

so அது related ஆ நம்ம சேர்த்துவிடலாம் அவனும் கொஞ்சம் வந்து motivation ஆ இருக்கும் கொஞ்சம் ஆஹ் extra இது பண்ணு care போட்டு இது பண்ணுவான்

அவனோட interest ல விட்டா இப்ப தேவையில்லாம வேற subject அ திணிச்சுட்டு ஏற்கனவே கஷ்டமா இருக்கும் படிக்கிறது extra ஆ subject அ திணிச்சுக்கிட்டு ஆமா முதல் தான் படிப்புதான் மக்களும் அப்படித்தான் படிப்பைத் தவிர மத்த other activities க்கு அவ்வளவு importance தர மாட்டாங்க அதுக்கான ஆஹ் வாய்ப்புகளும் platform மும் இல்லாம இருந்தது

நமக்கு இப்ப எந்த அவங்க எந்த platform ல எந்த இதுல அவங்க வரணும்ன்னு நினைச்சா கூட நம்ம அதிலேயே பண்ணி விட்டுரலாம்

ஆஹ் யோகா class உம் இங்கேயே எடுக்குறாங்க அதாவது weekly once வந்து யோகா class மாதிரி எடுக்குறாங்க

இல்லை school லயே தான் எடுப்பாங்க ஓ சரி சரி சரி weekly once வந்து யோகா class இப்ப நமக்கு PT period இருக்கும்ல

அந்த மாரி இவங்களுக்கு வந்து யோகா class அந்த சனிக்கிழமை school வச்சா இந்த சனிக்கிழமை full ஆ யோகா இல்லேன்னா விளையாட விட்டுறது ஆஹ் பரவாயில்லை அந்த மாரி எது

ஆஹ் நல்லா இருக்கே அங்க எப்படி அக்கா இந்த இதுக்கெல்லாம் open பண்ணுவாங்களா சரஸ்வதி பூஜைக்கெல்லாம் admission இருக்குமா

அஹ் தம்பிய சரஸ்வதி பூஜையிலிருந்து போட்டுடலாம் அப்படீன்னு யோசிக்கிறேன். நான் இன்னும் ஒரு six month னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுரும்ல அவனுக்கு நல்லா இருக்கும் அப்படீன்னு சொல்லி பார்த்தோம் இந்த year ஏ பார்த்தோம் அதான் இந்த year already school opening ஏ delay ஆயிட்டுதான போச்சு சரி இருந்துட்டு போட்டும் இன்னும் six month க்கு

அதான் பாத்தேன் சரி அப்ப இன்னும் வெயிலும் கொஞ்சம் இன்னுமே குறையல அதே வெயில் தான் இருக்கு ஆமா சரியான வெயிலு இருக்குது மதியம் lunch க்கு தான் நடந்து போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு

evening கூட தெரியல நம்ம ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருப்போமா சாப்பிட்டு அந்த வெயில போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னும் இந்த வருஷம் வெயிலும் குறைய மாட்டேங்குது அதனால பிள்ளைகள் பாவம் அதான் சரி இன்னும் ஒரு six month கழிச்சுதுன்னா அப்பனா கொஞ்சம் மழை season வரும் இல்லை பார்த்துட்டு இருக்கேன் அதான் சரி நம்ம தம்பி படிக்கிற school லையே போலாமா சரி அதான் என்னென்ன இருக்கு இன்னைக்கு முதல் நாள் எப்படி இருந்தது அப்படியே கேட்கலாம் தம்பிகிட்டயும் அப்படின்னு போட்டேன்

அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை போடு இன்னும் நாலு school கூட விசாரி ஏனா பிள்ளைக comfortable தான் நமக்கு first உ

ஆஹ் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு school விசாரி பக்கத்துல அதுக்கப்புறம் இரண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி சேருங்க ஒண்ணும் அவசரம் இல்லை சரஸ்வதி பூஜைங்கும் போது இன்னும் அஞ்சு ஆறு மாசம் இருக்கு

அதான் குழந்தைங்களை வெறும் study study ன்னு மட்டும் force பண்ணாம சில school ல எல்லாம் PT period ஏ இல்லையாமாம் அப்படியெல்லாம் என் surrounding ல விசாரிச்சு பார்த்தேன்

அதெல்லாம் அப்படி இருக்கணும்ன்னு நமக்கு அப்படி தேவையில்லை எல்லாமே கலந்து இருக்கட்டும் அப்படியெல்லாம் இருந்தா குழந்தைங்க இல்லையா

ரொம்ப அதுகளை போட்டு பாடாய் படுத்துற மாதிரி இருக்கும் அப்படிலாம் இருக்கக் கூடாது

preKG சரியா பேச்சு வரலைன்னு சொல்லிட்டு அவங்க class half day twelve ன்னா twelve க்கு முடிச்சுட்டு அந்த குழந்தையை மட்டும் இருக்க வச்சு ஒரு half an hour தனி class ஆமாம்

அது school போனாலே automatic ஆ பிள்ளைங்க பேசிடுவாங்க வந்துரும் ஆமா வந்துரும் சில பிள்ளைக கொஞ்சம் late ஆ இருக்கும்

என்னமோ அப்படி எல்லாம் இருக்குப்பா என்னத்த சொல்ல அது மாதிரி இங்க படிக்கிறது வந்து நிறைய project work தராங்க அதாவது

சொல்லிட்டு ஆமா அந்த மாதிரி தர்றது வந்து easy யா இருக்கு அந்த interest ஆவும் பண்றாங்க

மாதிரி பண்ணா தான் பிள்ளைகளுக்கு bore அடிச்சிடும் இப்படிலாம் different ஆ அதுவும் இப்போ இப்போ generation full ஆ அந்த யு டியுப்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நிறைய learn பண்ணிக்கிதுங்க

different ஆ வேணும் வேணும்தான் நினைக்கிறாங்க ஆமா என்னென்ன சொல்றான் phone அ பாத்து அந்த car உ இந்த car உ அந்த bike உ இந்த bike குங்கறான் ஒண்ணும் தெரியலே எனக்கு road ல ஏதாவது ஒரு bike இருந்தா அம்மா இது இது அந்த bike அ அப்படிங்கறான்

நமக்குத்தான் ஒன்னும் தெரிய மாட்டேங்குது ஆமாம் நம்மதான் extra ஆ படிக்கணும் போல okayLKG அந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னா caring ல எப்படி அக்கா நல்லா பாத்துப்பாங்களா ஆஹ் அதெல்லாம் நல்லா பாத்துப்பாங்க பாப்பா

அதுலாம் அதெல்லாம் பார்த்துப்பாங்க அது மாதிரி மதியத்துக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்க வைப்பாங்க

கூட்டிட்டு வரணும்ன்னா கூட்டிட்டு வரலாம் இல்லைன்னா அங்கே இங்கே விட்டுட்டோம்ன்னா அவங்க கொஞ்ச நேரம் தூங்க வைப்பாங்க விளையாட வைப்பாங்க படிப்பு மட்டும் இல்லாம activities ம் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா அவங்க அடுத்த அப்பதான் interest ஆ வருவாங்க school க்கு

எப்படி இப்போ LKG இப்போ half time means ஒரு twelve ன்னு வச்சுக்கோங்களேன் twelve ல போயிட்டு நம்ம கூட்டிட்டு வரலாம் இல்லைனா அவங்க பார்த்துக்கிறாங்க ஆனா இப்ப நான் ஒரு ரெண்டு மணிக்கு free ன்னா ரெண்டு மணிக்கு கூட போய் pick பண்ணிக்கலாமா இல்லை ஆஹ் school normal முடியற evening time தான் போய் fix பண்ண முடியுமா இல்லை அவ்வளவு school முடியும்போதுதான் போகணும் நீ மதியம் pick up பண்ணலைன்னா school முடியற time

அஹ் மத்த classes க்கு எல்லாம் வந்து நாலு மணி இருக்கும் அவங்களுக்கு மட்டும் ஒரு one hour earlier ஆ விட்டுருவாங்க ஆஹ் okay அக்கா okay இங்க twelfth வரையுமே அப்படியே இருக்கலை தம்பி படிக்கிற school ல இல்லை fifth வரைக்கும் தான் இருக்கு sixth வந்து higher studies வேற school க்குதான் மாத்தணும்

அஹ் இதே school தான் இருக்கு higher studies பக்கத்துல கொஞ்ச பக்கத்துல

சரி பாப்பா அப்புறம் அப்புறம் என்னக்கா என்ன night இன்னைக்கு tiffin ready பண்ணணும் இல்ல நீ அன்னைக்கும் அவரை தூங்க வைக்கணும் இல்ல வேகமா ஆமா ஆமா தூங்க வைக்கணும்ன்னுதான் வெளிய விளையாட போயிருக்கான் இல்லன்னா இவ்வளவு நேரம் பேச முடியுமா

ஆனா இந்த weekend உங்களுக்கு leave வரும் saturday ஹம் ஆமா அப்படித்தான் நினைக்கிறேன் நானும்

அதான் ஒரு two days மட்டும் இருக்கு சரி அந்த two days color colour dress போட்டுவிட்டு திங்கட்கிழமையில இருந்து uniform போட்டு அனுப்பலாம்னு நினைக்கிறேன் இப்ப அவங்க compulsory சொல்லலையா இன்னைக்கு school opening க்கு

ஆமா delay ஆயி delay ஆயி போயிருச்சு ஆமா இன்னும் சிலர் எடுக்கவே இல்லை இவனோட friend அம்மா எல்லாம் இன்னும் எடுக்கவே இல்லை

அது ரெண்டு மூணு பேர்தான் போட்டு வந்தாங்க மத்தவங்கெல்லாம் color dress போட்டு வந்தாங்க அப்படின்னா

நாளைக்கு color dress ல அனுப்பலாம்னுட்டு plan ஆ

என்ன போட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓ uniform உ

ஆமா என்ன பண்ண tailors உம் இந்த மாதிரி time ல ரொம்ப busy ஆயிடுறாங்க uniform லாம் வர ஆரம்பிச்சிடுதா tailors அ கொண்டு போய் கொடுத்து ஆமா நம்ம leave time லயே கொஞ்சம் கொடுத்தா leave time லயே கொஞ்சம் கொடுத்தா ஆஹ் தைச்சு தந்துடுறாங்க இந்த school open ஆனதுக்கு அப்புறம் கொடுத்தோம்ன்னு வையேன் delay பண்றாங்க

துணி எடுக்கிற rate அ விட charge உ தைக்கிற charge தான் ஜாஸ்தி ஆகுது

ஆமா அதுவும் ready made எடுத்தா அஹ் stitching எல்லாம் போயிடுது நம்ம திரும்ப ஓரம் அடிக்கிற மாதிரி இருக்கு அது நம்ம தச்சு போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லித்தான் எடுத்து தச்சிடுறது

ஆஹ் மாவு இருக்கு கொஞ்சம் சாப்பாடு இருக்கு அப்படியே manage பண்ணிக்க வேண்டியதுதானே நீ நானும் அதைத்தான் அக்கா மாவுதான் நமக்கு கை கொடுக்குது அதைத்தான் வச்சி ஓட்டணும்

சரி இங்க நம்ம சாப்பிடற சாப்பாடு மாதிரியே குடுக்கறயா இல்லை பாலு பருப்பு அந்த

சரி அப்புறம் எப்போ இந்தப் பக்கம் வர்றது அஹ் பார்ப்போம் அக்கா இந்த school ல போட்டுட்டு பாக்குறேன் ஹம்

போய் பாக்குறேன் எங்களுக்கும் வெளிய போயிருக்காரு இனி வந்துருவாரு அதுக்குள்ள dinner பண்ணி வைக்கணும்

okay மா ஆஹ் bye மா அஹ் bye